Hello ஏ அச்சு கேக்குதாடி

அஹ் நல்லா இருக்கயா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கயா மா ஹம் நல்லா இருக்கேன் என்ன phone யே போட மாட்டுகிற

ஹம் ஹம் சரி நா கூட எங்கயோ நீ வேலைக்கு தான் போற போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் வேலைக்கு எங்கயாச்சும் போரயா இல்ல மா search பண்ணிட்டே இருக்கேன் ஒண்ணும் கிடைக்க மாட்டுங்குது ஆஹ் ஏன் என்ன ஆச்சி எல்லாம் Captcha entry யா வருது

அதுல provide பன்னூனாலும் அவங்க correct இருக்கு amount pay பண்ண மாட்ராங்க எல்லாம் fake வச்சிருக்கு ஓ ஆமா இப்போ நிறைய எடத்துல அந்த மாதிரி தான் ஆகுது நானும் கேள்வி பட்டுருக்கேன் ஹம் அப்படித்தான் இருக்கு full ஆவே google search பண்ணி பாத்தாலே மேல வரது எல்லாம் உள்ள போனால் mail ID கேக்ககுறாங்க அது கேக்ககுறாங்க இது கேக்ககுறாங்க

Log in பண்ணுறதுக்கே hundred rupee pay பண்ணுங்க இங்குறாங்க

அப்படியா அதான் சரி உனக்கு ஏதாவது தெரிஞ்சது நா உண்ட ஏதும் கேக்கலாம்னு நினச்சேன் என்னாநானும் பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கும் ஏதும் set ஆக மாடிங்குது online ல பாக்குரதுயில்லாம் எல்லாம் fake ஆ தான் இருக்கு ஒண்ணு இரண்டு trustworthy இருக்கு அதுவும் இதா இல்லை நம்மளுக்ககு comfortable ஆ இருக்குற மாதிரி இல்லை அப்படியா சரி இப்போ நீ வந்து net ல என்ன என்ன job லாம் பாத்துருக்க online ல என்ன என்னலாம் வருது அப்படியா form filling பாத்தேன்

Captcha typing பாத்தேன்

எப்பவுமே அவங்க ஒரு topic குடுத்துருவாங்க அந்த அத வச்சி நம்ம content பாக்குறது மாதிரி இருக்கும்

இது எல்லாம் இப்படி தான் இருக்கு எல்லாமே நம்ம pay பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஒன்னா security deposit pay பண்ண சொல்லுறாங்க ஆமா இப்போ எல்லா எல்லாத்துலயும் இப்படி தான் security deposit தான் நிறைய பேர் கேக்குறாங்க இல்லனா login payment, software payment, agreement payment ஏதோ ஒண்ணு ஏதோ ஆனா payment இல்லாம எதூவுமே இல்லை oh சரி சரி டா கஷ்டமான job லாம் இல்லை direct நம்ம போய் interview attend பண்ணி போனாதான் safe ஆ இருக்குமா அது ஹம் சரி சரி comfortable ஆ இருக்காது நம்மளுக்கு

வீட்டுல தான் மா இருக்கேன் நானும் search பண்ணிட்டே இருக்கேன் ஒண்ணும் கெடைக்கல direct ஆ போய் அங்க training முடிச்சிட்டு வேணா

வீட்டுல இருந்து work from home கிடச்சா பண்ணலாம்

ஆஹ் ஆமா இப்போ நிறைய இடத்துல அப்படிதான் work from home கேடைக்கவே மாட்டிங்குது சில time லலாம் அது corona time இங்கடியும் அப்போ easy ஆ கேடச்சிச்சு எல்லாத்துக்கும்

இந்த corona period முடிஞ்சதுள இருந்து யாருக்கும் ஒருத்தங்களுக்கும் கிடைக்கல oh Captcha லலாம் எவ்வளோ டா காசு குடுக்குறாங்க இப்போ இப்போ thousand captcha பன்னூனா one dollar அந்த மாதிரி இருக்குதாம்

dollar ஆ தான் குடுப்பாங்க அத convert பண்ணி

ஹம் அது dollar வந்து Indian rupee covert பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு app வேணும்

அது ஏத்தி நம்மளுக்கு amount அதுலே அவங்க பிடிச்சீட்டு எவளோ வருதோ அவளோதான்

இப்போவே நம்ம ஒரு online இப்போ வந்து business development இருக்கு

வந்துடுச்சி அதுக்குல நம்ம போய் இது பன்னா apply பன்னா two thousand security payment பன்ன சொல்லுறாங்க Security deposit ஆ ஹம் அப்படியே நம்ம பண்ணுனாலும் ஒரு thousand forms அடிக்க சொல்லுறாங்க

அடிச்சாலுமே அவங்க என்ன சொல்லுறாங்க இதுல வந்து ஏதோ வந்து சொல்லி amount வந்து அவங்க minus பண்ணிருவாங்க Reduce பண்ணிக்குறாங்க அதான் எப்படி எப்படியோ வந்து fault எப்படி fault கண்டு பிடிக்குறதுணு வேணுக்குனு கண்டு பிடிச்சி அப்றம் point கம்மி பண்ணுவாங்கள அது கம்மி பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம maximum amount reach பன்னா தான் அந்த amount நமக்கு transfer பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது பண்ணிட்டு

condition போட்டுறாங்க அப்போ நம்ம thousand points அடிச்சாளே maximum amount நம்ம reach பண்ணவே முடியாது

Reach பண்றதுக்குலயும் அவங்க அது இது இதுனூ சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு reason சொல்லிறுவாங்க

இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய லாபம்

tele calling நிறைய வருது ஆமா tele calling வருது ஆமா நானூமே நிறைய இதுல பாத்தேன் நானு எல்லாம் tele calling தான் full ஆ வருது tele calling அது நம்மளுக்கு set ஆகாது tele calling லாம் set ஆகாது அது வந்து சும்மா தொடர்ந்து customer கூப்டே இருப்பாங்க

அதுதான் set ஆகாது நம்மளுக்கு அதுதான் tele calling இல்லமா வேற ஏதாவது base பண்ணி இருந்துச்சினா பரவாயில்லை ஆமா ஹம் வேற base பண்ணி நிறைய இருக்கு ஆனா எல்லாமே fake ஆவே வருது நம்ம type பண்ணுறது ஆமா டா நிறைய எடத்துல fake ஆ தான் இருக்கு இப்போ நம்ம எதுக்கு apply பண்ணுனாலுமே first deposit இவலோ கட்டுங்க அப்படித்தான் சொல்லுறாங்க ஆமா deposit கட்ட சொல்லுறாங்க அதுவும் கட்டுனாதான் அவங்க நம்மளுக்கு payment உருபடியா தரமாட்றாங்களே ஏதோ ஒண்ணு சொல்லி அத இது பன்னிறாங்க minus பன்னிறாங்க

என் friend ஒருத்தி அப்படித்தான் இந்த இது transcription audio transcription வந்து two thousand pay பன்னா

within pay பண்ணி அவங்க வந்து ஒரு file அனுப்புவாங்க அந்த file audio கேட்டு நம்ம type பண்ணுற மாதிரி

அப்படி இந்த மாதிரி file க்கு இவலோ amount ஒரு file பன்னா five hundred அந்த மாதிரி

month பண்னா one month பண்ணு நீ

முப்பதியஞ்சாயிரம் போட்டாசி ஆனா அவங்க வெறும் six thousand என்னமோ தான் salary குடுத்துருக்காங்க ஏ என்ன எவளோ கம்மியா குடுத்துருக்காங்க ஆ அவளோ தான் குடுத்துருக்காங்க கேட்டா நீங்க transcription பண்ணும் போது இடைல இடைல வார்த்த miss ஆகிடுச்சி அப்படினு அதுதான் இப்படி தான் அக்கா ஏமாத்தூறது அப்பறம் already அவங்க சொல்லி தான் join பண்ணுனாங்களே two thousand வந்து refund பன்னிருவோம் first month salary ஓட

அந்த salary ஓட refund யும் பண்ணல அந்த salary லயும் நம்ம work பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் கொடுக்கல ஆஹ் ஆஹ் சரி சரி அதான் இந்த இந்த எல்லாம் பக்கமே பேச்சி தான் அவங்க நம்ம கிட்ட எவளோ வேலை வாங்க முடியுமோ அவளோ வாங்கிப்பாங்க

இவளோ இது ஹம் ஹம் சரி சரி, சரி நீ ஒரு நாள் free ஆ இருந்தா வீட்டுக்கு வேணா வாயேன் ரொம்ப நாள் ஆச்சி நீ வீட்டுக்கு வந்து ஆமா நா வரேன் எங்க time கிடைக்க மாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வந்துருது oh அதாச்சும் நானும் வரளானு நினைப்பேன் சரி நீங்க வேற வீடு மாத்திட்டிங்கணு வேற சொன்னயா அதான் correct எந்த இடம் தெரியல வேற அதான் சரி first நீ ஒரு வாட்டி வந்தானா அப்படி நீயும் நானும் சேர்ந்து கூட போய்ட்டு வரலாம்ல அப்படி நேரா அஹ் sunday time கிடச்சா வரேன் அஹ் okay நீ ஒரு நாள் வீட்டுக்கு வா என்னா அம்மாவும் கேட்டுட்டே இருந்தாங்க அச்சு ஏன் இன்னும் வர மாட்டுக்குது ரொம்ப நாள் ஆச்சி வந்து அப்படினு அம்மாவும் கேட்டுட்டே இருந்தாங்க அஹ் வரேன் கண்டிப்பா வரேன்

சரி நீங்களும் அப்படியே என் கூட வந்துருங்க இங்க ஹம் சரி சரி

அதான் அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க டா நம்மலாம் என்னைக்கு kitchen பக்கம் போய்யிருக்கோம் அதனா நம்ம சாப்புடுறது மட்டும் தான் ஆமா சாப்ட்டு சாப்ட்டு தூங்குறது தானா நம்ம வேலை ஒழுங்கா வேலைக்கு போறயா எப்படி அப்படினு திட்டிட்டு இருக்காங்க அதான் சரி இருமா நா அச்சுட வேனா கேக்குறேன் அப்படினுன்னேன்